ஆஹ் ma'am boat house இருக்குல்ல ma'am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

so hotel full ஆ பாத்திங்கனா நீங்க TV ல எல்லாம் பாத்திருக்கீங்களா ma'am snow வச்சு நிறைய பாத்திருக்கீங்களா ma'am விளையாடணும் full ஆவே பனிமூட்டமா இருக்கும் பாக்கறதுக்கு

so அந்த மாதிரியான places எல்லாம் போலாம் so அதுக்கப்பறம் வந்து பாத்தி~ அங்க full and full வந்து காஷ்மீர்ல வந்து குளிர்ப்பிரேதேசம் காஷ்மீர் வந்து குளிர்ப்பிரேதேசம் அது உங்களுக்கு தெரியும்ல ma'am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

full ஆ பனியா இருக்கும் ma'am பனிப்பிரதேசம் ma'am அது

so பாக்கறதுக்கும் உங்களுக்கு அங்க போய் enjoy பண்றத்துக்கும் ரொம்பவே நல்லாருக்கும் அந்த place ma'am நீங்க காஷ்மீர் choose பண்ணிருக்கறது வந்து ஒரு நல்ல place உ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

அஹ் six days night வந்து அங்க stay பண்ணறது மாதிரி இருக்கும் ma'am உங்களுக்கு இது வந்து final பண்ணிடலாம்ல ma'am நீங்க கேட்ட package தான் thir~ thirty thousand க்கு கேட்டுருந்திங்க இல்லையா ma'am

so அந்த package வந்து final பண்ணிடலாம்ல ma'am அந்த package தான் நான் உங்களுக்கு திரும்ப explain பண்ணறேன் hello

garden அங்க இருக்கா ma'am அங்க உம் ஆமா ma'am garden அஹ் இப்ப full ஆவே மலைபிரேதேசம் இருக்கறதுனால உங்களுக்கு எல்லாமே useful ஆ இருக்கும் நீங்க package கேட்டுருந்திங்க அது thirty thousand க்கு இது வந்து final பண்ணிடலாம்ல ma'am

இந்த package அ வந்து final பண்ணிடலாம்ல ma'am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

வந்து நான் கூகுள் pay பண்ணிடறேன் okay வா ma'am ஆஹ் okay ma'am இந்த number க்கு google pay பண்ணிருங்க உங்களோட name என்ன சொன்னிங்க அஹ் name தேவ் ma'am தேவ் ஆ சரி உங்களுடைய தேவ் எங்கிற name க்கு காஷ்மீர் package வந்து உங்களுக்கு final பண்ணிருக்கேன் ma'am

ஆஹ் okay ma'am thank you ma'am thank you so much thank you ma'am thank you பெட்ரா வந்து உலக அதிசயத்துல ஆறவாதயிருக்குன்னு சொன்னேன். இப்போ வந்து பெட்ரா வந்து அரேபியா நாட்டிலயிருக்கு. அந்த அரேபியா நாட்டில வந்து ஒரு பாலைவனத்தோட ஒரு ஓரமா தான் பெட்ரா. இத வந்து கட்டிருக்காங்க. இத வந்து நாபாடீன் ஒரு சாம்ராஜ்யத்தோட அரசன் அரசன் ஆண்டுகிட்டிருந்த அரசன் தான் நாலாவதா இருக்கிற அரி~அரிஸ்டாட்டிஸ்ங்கிற ஒரு தலைநகர தலைநகரமாதான் பெட்ரா நகர் வந்துயிருக்கு. பெட்ரா நகர் அஹ் வந்து தெற்கு பக்கமாயிருக்க ஜோர்டான்ங்கிற ஒரு வரலாற்று அப்புறம் தொல்பொருள் நகரம்னு அத சொல்லுவாங்க. அதோட சேர்~அதோட சேர்ந்ததுதான் இந்த பெட்ரா நகர் இருக்கு. இத வந்திட்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பத்தியஞ்சுல வந்திட்டு unesco, UNESCO னு ஒரு நாட்டில்ல வந்து உலக பாரம்பரியம் பாரம்பரியத்துல எல்லாம் கடை பிடிப்பாங்க இல்ல அந்த மாதிரி ஒரு தளமா பெட்ரா நகர் வந்து இருக்கு. நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரமா அப்புறம் நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் அப்புறம் எல்டீர் இங்கிற இந்த ஒரு மடத்துல வந்துட்டு பெட்ரா, பெட்ரா அரண்மனைய வந்து கட்டிருக்காங்க. அத வந்து கல்லறைனு ஒரு சிலர் சொல்றங்க அஹ் கல்லறைனு சொல்றங்க. ஹெலினிய கோவில் அஹ் கல்லறை வந்து, ஹெலினிய கோவில் வந்து முன்புறமா வந்தும் கல்லறை வந்து பின்னாடியும் இருக்குனு சொல்றங்க. அத வந்திட்டு மத்தியகிழக்கு நாகரீகத்துல வந்து அடையாளமாகவும் இது வந்து பெட்ரா நகர் வந்து ரொம்ப புகழ் பெற்றதாக வந்து இருக்கு. இது வந்து கிரீக் ரோமன் அப்படிங்கற ஒரு அஹ் கிரீக் ரோம்ங்கிற ஒரு நாடு அரங்கத்தை வந்து அடிப்படையாக வச்சுத்தான் இந்த பெட்ரா வந்து கட்டிருக்காங்க. இத அஹ் பெட்ரா நகரத்துல பெட்ராங்கிற தொல்பொருள் நகரத்துக்குள்ள வந்திட்டு ஒரே நேரத்தில நாலாயிரம் ஆஹ் நாலாயிரம் சுற்றுல்லா பயணிகள் வந்து உள்ள உக்கார்ந்து பாக்கிற அளவுக்கு இடவசதி இருக்குனு சொல்லறாங்க. பெட்ராங்கிறது வந்து யோர்தான்ல இருக்கிற ஒரு, ஒரு தொல்பொருளியல் நகர். அப்படினு சொல்றாங்க. அதோட வந்து ஆஹ் பெட்ரா வந்து எதுக்கு உலக அதிசயமா இருக்குன்னா அதுல வந்து பாறை வ~பாறை வச்சே பாறைலை எல்லாம் செதுக்கி தான் சிலை அப்புறம் கட்டிடகலை, அப்புறம் அந்த நீர்குழாய் இதெல்லாம் வச்சு தான் உலக அதிசயத்துல அது ஏழாவது, ஆறாவது இடத்தை புடிச்சிருக்கு, அந்த~அந்த கட்டிட கலைக்கும் அப்புறம் அதுல வந்திட்டு நீர்குழாய் முறைகளுக்கும் தான் இது ரொம்ப புகழ் பெற்றதாயிருக்கு. இது வந்து கீ மீ கீ மு ஆறாவது நூற்றுடாண்டுலையே நா~நாப்பபாடிங்கிற ஒரு தலைநகர் தலைநகரமா, நாப்பபாடிங்கிற ஒரு தலைநகரம ஆஹ் வந்து பெட்ரா வந்து உருவாக்கினாங்க. இது வந்து யோர்தான்யோட சின்னமாவும் இருக்கு சுற்றுலா பயணிகள் எல்லாரும் வந்து அதிகமா வராங்க. இந்த இடம் பாக்கிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படினு சொல்லிட்டு. இது வந்து இது ஓர்ங்கிற மலை சரிவில் தான் பெட்ராங்கிறது இருக்கு. இது வந்து பெட்ரா வந்து ஆயிரத்து தொளாயிரத்தி எம்பத்தஞ்சுல இருந்து ஓ~உலகத்தோடு பாரம் யுனெஸ்கோங்கிற நாட்டோட உலகத்தோட பாரம்பரிய ஒரு களமா புகழ்பெற்று விளங்கிட்டிருக்கு. இதோட அமைவிடம் வந்திட்டு மாநாட்சி மாநாட்சி அப்படிங்கிற ஒரு யோர்தான்ல மாநாட்சி அப்படிங்கற ஒரு இடத்துல தான் இது இருக்கு. இதோட வந்~இதோடய ஏற்றம் வந்திட்டு எண்ணூற்று பத்து மீட்டரும் அஹ் இரண்டாயிரத்தி அறுநூற்ற்ய் எழுப்பத்தி ஐந்து sheet உம் இருக்கு, இது வந்திட்டு கட்ட, இத எப்போ கட்டினாங்கண்ணா

அஞ்சு லசத்தி எம்பதாயிரம் பேர் அப்பவே பாக்க வந்திருக்காங்க. அப்ப இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கனு? அஹ் கணக்கே சொல்லமுடியாது இத வந்திட்டு நிர்வாங்கம் செய்யறவங்க வந்திட்டு பெட்ராவோட பெட்ராவே தான் அத வந்திட்டு ஆஹ் நிர்வாகம் எல்லாம் செய்யுது. அஹ் இது யுனெஸ்கோ பெட்ரா வந்திட்டு யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய கலைன்னு சொல்லறாங்க. அடுத்து வந்திட்டு உலக அதிசயத்தில ஏழாவதா சீனபெருஞ்சுவர். சீனபெருஞ்சுவர், சீனபெருஞ்சுவர்ன்னா யாருக்குமே தெரியாம இருக்கவே இருக்காது. சீன சுவர் வந்து ஒரு மனுஷ~மனிதனால மட்டுமே அது வந்து ஒரு கட்டப்பட்ட சுவரா~சுவர். அவ்மனிதன் வந்து இவ்வளோ, இவ்வளோ பெரிய சுவரை கட்டிருக்காங்கிறத நம்ப முடியாத ஒண்ணு. அதனாலதான் இது உலக அதிசயத்துல ஒண்ணாயிருக்கு. இதை, சீனபெருசுவர்ன்னாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம school எல்லாம் படிச்சிருப்போம். school ல tenth ல படிச்சிருப்போம். ஆஹ் அப்படியே, அப்பவே நமக்கு நல்லா தெரியும் ஆனா அத ஏன் இப்போ உலக அதிசயமா அறிவிச்சிருக்காங்க அப்படினா. உலக அதிசயமா அறிவிச்சிருக்காங்கன்னா ஆஹ் அதப்பத்தி, உலக அதிசயமா அறிவிச்சிருக்காங்கங்கிறத பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த சுவ~இந்த இது தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமான சுவரே ஆஹ் அத இந்த சு~இந்த சு~சு இந்த சுவர வந்து கட்~இந்த சுவர் தான் உலகத்தோட ரொம்ப பெரிய கல்லறைனும் சில பேர் சொல்லறாங்க, ஏன்னா அதுல வந்திட்டு நிறைய மர்மம் எல்லாம் இருக்கு. அஹ் அப்படினும் சொல்லறாங்க இந்த சுவ~இந்த சுவர் வந்திட்டு சீன பெருஞ்சுவார் வந்து இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஆறு கிலோ மீட்டர் வரைக்கும் அஹ் அவளோ நீளமா இருக்குது இந்த செவுறு. இது வந்து சீனாவோட ஒன்பது மஹானத்துல இருந்து ரொம்ப பெருசா கட்டப்பட்டிருக்கு. இந்த ச~இந்த சுவ~இந்த சுவரோட வந்து சராசரி உயரமே ஏழு புள்ளி எண்பத்தி எட்டு மீட்டரராமா! ஆஹ் ஒரு, ஒரு சில, ஒரு சில இடத்துல சின்னதா கட்டிருக்காங்க ஒரு சில இடத்துதுல பெருசா கட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில இடத்துல வந்திட்டு இந்த சுவர் வந்து பதினாலு மீட்டர், பதினாலு மீட்டர் அளவுக்கும் உயரமா கட்டிருக்காங்க.

இந்த சீன பெருஞ்சுவர கட்ட ஆரம்பிச்சதே சின் சி ஹுவாங் அப்படிங்கிற ஒரு சீன மன்னர் தான் இத கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து எந்த வருஷத்திலேனு பாத்தா கீமூ இருநூற்று அறுபதுல இருந்த அஹ் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த சுவரை வந்து கட்டும் போது நாலு லட்சம் பேர் இறந்து போய்ட்டாங்க. அப்படினு சிலர் சொல்றங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. சீனாவை நிறயை பேர் இப்போ ஒவ்வொரு மன்னனுக்கு அப்புறம் இன்னோரு மன்னன் ஆட்சி செய்வான் அந்த மாதிரி நிறைய பேர் நான் ஆட்சி செஞ்சதுல இந்த சுவர் வந்து

அரிசி கஞ்சிய வச்சி கட்டணும்னு அப்படினு சொல்லி தான் கட்டிருக்காங்க. இந்த சீன பெருஞ்சுவர் எதுக்கு கட்ட ஆரம்பிச்சாங்கனாவ அஹ் பக்கத்து நாட்டில இருந்து போர் வ~போர் தொடுக்க யாராவது வந்தாங்கன்னா ஆஹ் அதுல இருந்து காப்பாத்திக்கத்தான் ஆஹ் இந்த சீன பெருஞ்சுவரே கட்டினாங்க. இந்த சீன பெருஞ்சுவர் வந்திட்டு கட்டும்போது ஆஹ் பொதுவில் யாரும் வரக்கூடாது அப்படீங்குறதுக்காக தான் நீளமாவும் height வும் கட்டினாங்க. இது வந்து ஒவ்வொரு சீன பெருஞ்சுவரை வந்து நிலாவுல இருந்~விண்வெளில நிலாவில இருந்து பாத்தாலும் பாக்கமுடியும்னு சொல்லிட்டுனு சிலர் எல்லாம் சொல்லறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் கண்டுபுடிக்கல. ஆன ஆஹ் தொலைநோக்கி எல்லாம் வச்சு பாத்தா தெரியும்னு சொல்லி சொல்றங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த சீன பெருஞ்சுவரை பாக்கிறதுக்கு பத்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வருவாங்களாமாம். இந்த சுவர் வந்து பல இடத்துல இந்த சீன பெருஞ்சுவர் இப்போ கட்டிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு கிலோமீட்டர் இல்லாட்டி இரண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி தள்ளி சீன எல்லாம் அப்போ வந்து போர் கடவுளுனு ஒரு சாமிய கும்புடுறாங்க அந்த கடவுளுக்கு வந்து கோவில் எல்லாம் இடையில கட்டிருக்காங்க இந்த சுவரை வந்து, அஹ் இந்த சுவரை வந்து இரண்டு மூ~இரண்டுலிருந்து நானூறு வருஷம் ரொம்ப பழச~பழ~பழமையானதுன்னு ஆராச்சியாளர்கள் எல்லாம் சொல்றங்க. இந்த சீன மன்னர் முதல first ல சீன மதத்தை சேர்ந்த முதல் மன்னர்தான் சின் ஷி ஹுவாங் அவர் தான் இத first கட்டவே start பண்ணிருக்காரு அவரால அதை full வே கட்டி முடிக்க முடியல அவர் இறந்துபோயிட்டாரு. அதுக்கப்பறம் வந்த மன்னர்கள் தான் இத வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு மன்னரால் ம~ஒரு மன்னரால் மட்டும் கட்ட முடியல சீனாவோட பல மன்னர்கள் சேர்ந்து தான் இந்த சீன பெருஞ்சுவர வந்து கட்டிருக்காங்க. இதுல வந்திட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாம் அஹ் ஒரு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதுல வந்திட்டு சீனா அந்த சுவரோட நீளம் எட்டாயிரத்தி ஐநூறு கிலோ மீட்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நடந்த கணக்கெடுப்புல எல்லாம்,

பசங்க என்ன school க்கு கெளம்பிட்டாங்க~ போயிட்டு வந்துட்டாங்களா அஹ் இல்ல அவனோட சின்ன பையன் UKG படிக்கிறாங்க ரெண்டு மணியோட முடிஞ்சிருச்சு மத்தியானம்

பெரிய பையன் வந்து படிக்கிறான் அவங்களுக்கெல்லாம் வந்து three thirty க்கு தான் விடுவாங்க school உ

சரி okay okay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

ஆஹ் ஆஹ் சரி சரி அஹ் உங்க school coaching லாம் எப்படி இருக்குது உங்க பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா? sports related ஆ

sports related ஆ இங்க வெளியில வந்து நிறைய arrange பண்ணுவாங்க. இப்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு master மாதிரி வெச்சு இப்ப நீங்க அவங்க ப~ உங்க பையன் வந்து வ~ volley ball ஆ foot ball ஆ அந்த மாதிரி எதுல வந்து interest ஆ இருக்காங்க இந்த அஹ் அவங்க வேற ஏதாவது sports related ஆ ஏதாவது interest ஆ இருந்தா அதுக்கு தனியா coaching மாதிரி அங்க school லயே இது பண்றாங்க. அது வந்து ஒரு fourth க்கு மேல தான் சின்ன பசங்களுக்கு சும்மா PT period மாதிரி வெச்சு அந்த மாதிரிதான் பண்றாங்க. ஆனா ஆஹ் ஒரு fourth standard பிள்ளைகளுக்கு மேல தான் இந்த மாதிரி coaching மாதிரி அவங்களா எனக்கு இதுல interest இருக்கு அப்படின்னா தனியா coaching மாதிரி அந்த மாதிரி இங்க குடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அங்க? ஆஹ் இவங்க அஹ் என்னுடைய பசங்க school ல என்னென்னு பார்த்தீங்கன்னா GPS அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடறாங்க. ஒரு name அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாமே வந்துருது பசங்களுக்கு வந்து ஆஹ் extra வா என்னென்ன activities லாம் இருக்குதோ எல்லாமே வந்துருது. இந்த பரதநாட்டியம் ஆடுறது இந்தப் பசங்க வந்து பரதநாட்டியம் கத்துப்பாங்கல்ல இதுல போய்க்கலாம்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 இதெல்லாம் வந்து தனித்தனியே வந்து ஆஹ் அஹ் school லயே சொல்லி தர்றாங்கனா. வந்து அஹ் ஒரு fifteen session session ன்றது ஒரு~ ஒரு நாளைக்கு ஒரு class அப்படிங்றமாதிரி அந்த fifteen to twenty ஒரு இதுல அதை வெச்சி ஒரு master வெச்சி அவங்களுக்கு வந்து first கத்துக் குடுக்கிறது தானே கஷ்டமா இருக்கும் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்ககெல்லாம் அதனால வந்து அவங்க கத்துக் கொடுத்திட்டு அதுக்குபிறகு interest ஆ இருக்காங்க அஹ் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த step போவாங்க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 ஆனா நம்ம நம்மளுக்கு interest இருந்தா வெளியில நிறைய இங்க பக்கத்துல நிறைய classes இது எல்லாம் நிறைய இருக்கு karate class தனியா tennis, badminton உ volley ball உ foot ball உ இதுமாதிரி நிறைய skating அது மாதிரி நிறைய classes இருக்கு school ல வந்து எதுவுமே அவங்களா எதுவுமே இது பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வெளியில நிறை classes நிறைய இருக்கு நீங்க அதுல இது பண்ணிக்குங்க train பண்ணிக்குங்க அப்படின்றுவாங்க அதனால நம்பலா நம்ம பசங்க எதுல interest ஆ இருக்குன்னு பார்த்துட்டு போய் class join பண்ணிவிட வேண்டியதுதான்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

வீட்டு கிட்டயே nearby karate class சேர்த்திருக்கிறோம் okay okay ஆஹ் எல்லாமே nearby தான் இங்க சும்மா ஒரு ஒரு கொஞ்சதூரம் walkable distance லயே நிறைய classes இருக்கு ஆனா பசங்களுக்கு பையனுக்கு karate போய் join பண்ணிவிட்டேன் போனான் ஒரு two month ஆமா three month கிட்ட போனான் அவனுக்கு அது என்னமோ interest இல்ல அந்தளவுக்கு கவனிக்கல சரின்னு விட்டுட்டு அடுத்தது skating தான் இப்ப சேர்த்துவிடலாம் skating கேட்டிட்ருக்கான் சரி skating வேணும்னா join பண்ணிவிடலாம் அப்படின்னு இருக்கோம் ஆஹ் குழந்தைகளாம் எல்லாமே வந்து புதுசா இருக்கறப்ப ஒரு interest ஆ கத்~ அதான் அவன்~ போறேன் போறேன் போறேன் அப்படின்னா சரி interest ஆ இருக்கானுட்டு போய் join பண்ணி விட்டோம் ஒரு three month போனான் அவன் ஒரே இடத்திலயே நின்னு செய்யச் சொல்றாங்களா அது அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு interest இல்ல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 ஹம் உன்னோட பையன் ஒல்லியா தானே இருப்பான் என்னோட பையன் மாதிரி

அதனால வந்து easy யா கத்துக்கலாம் குண்டா இருக்கிற பசங்க கஷ்டப்படுவாங்க

அதனால easy யா கத்துக்கலாம். இவன் இவனும் என்னோட பையனுமே பார்த்தீங்கனா வந்து அவனுக்கு வந்து ஹம் starting ல எல்லாம் interest ஏ இல்ல இவன் ஒரு

அந்த ஒரு reason னுக்காகதான் சரி நம்ம வந்து இவன வந்து இது மாதிரி பண்ணி மாத்தி விடலாம் இதெல்லாம் ஒரு confidence level அ increase பண்ணும் ஆமாம் confident வரும் பிள்ளைகளுக்கு. ஹம் இங்க பையன் கொஞ்சம் bold ஆ இருப்பான் பாப்பா தான் கொஞ்சம் ரொம்ப பயப்படும் ஆனா அவ கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறதால எந்த class உ எதுக்குமே நான் சேர்த்து விடல சரி கொஞ்ச நாள் ஆவட்டும் second standard ஆவது போனதுக்கு அப்புறம் join பண்ணிவிட்டுக்கலாம்னுட்டு அது கொஞ்சம் பயப்படற சுபாவம் தான் அதனால அத ஆனா சேர்த்து விடணும் அது கொஞ்சம் பெரிய பிள்ளையா போட்டும்னுருக்கோம் சரி சரி எவ்வளவு fees லாம் எவ்வளவு வாங்குவாங்க அங்க fees னா karate class ஆ இருந்தா monthly five hundred rupees வாங்கறாங்க weekly உங்களுக்கு வந்து three classes three classes நடக்கும் morning wednesday, saturday, sunday ன்னு three classes இருக்கும் monthly fee வந்து five hundred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 எல்லாமே இந்த எல்லாமே சேர்த்தா ஒரு thousand rupees கிட்ட வரும் badminton அது மாதிரினா நம்மளோட இதுதான் bat அதெல்லாம் நமக்காகனா நம்ம எடுத்துட்டு வரணும் skating ஆ இருந்தா நம்ம amount கட்டிடணும் அவங்க அதுக்குள்ள things அ குடுத்துடுவாங்க அந்த மாதிரிதான் இங்க rate அங்க உங்களுக்கு

ஆமாம் uniform க்கு தனியா eight hundred rupees அதில்ல அதுக்கு தனியா eight hundred rupees provide பண்ணாங்க அதுக்கு தனியா eight hundred rupees நாங்க குடுத்தோம் அதுக்கு அது white color uniform அதுக்கு அதில்லாம நிறைய அங்க வந்து competition க்கும் நிறைய வைப்பாங்க போல இருக்கு, அதுக்குல்லாம் கூட்டிட்டு போயிட்டுருந்தாங்க இங்க நிறைய லோ~ இங்க local லயும் சரி வெளியில அவ்வளவு இதுக்கும் நிறைய competition இருக்கு வர்றவங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா பண்ணாங்க

சரி சரி இவங்களுக்கும் இங்க தான் ஆஹ் இங்க பக்கத்துல இருக்கற karate மட்டும்தான் அஹ் அதாவது karate, judo அந்த இதுல இருக்கும்ல

அந்த ஒரு படத்துல கூட தனுஷ் இது பண்ணுவாங்க இல்ல

அது பெயர் எனக்கு தெரியல சரியா அந்த பண்ணுவாங்கல்ல

two classes தான் minimum five hundred fees அதாவது registration fees ன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு five hundred உ starting லயே ஒரு thousand~pay பண்ணிடனும்

uniform seven hundred வாங்கனாங்க இங்க eight hundred rupee~ eight hundred rupees வாங்கினாங்க uniform வாங்கி அது ஒரு white color ல uniform உ இவன் ஒரு belt வரைக்கும் போயிட்டான் belt வந்து yellow belt வரைக்கும் வந்துட்டான் அதுக்கப்புறம் போமாட்டேன் அதான் first belt யே அதான் white ல இருந்து yellow போவாங்க போலிருக்கு

ரெண்டு பேருக்குமே fees கட்டி uniform லாம் ரெண்டு பேருக்குமே எடுத்துக் குடுத்தோம் இருக்கறாங்களே சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு வந்தாங்கனா ஒண்ணுமே செய்யமாட்டானா அவன் வந்து

fitth standard படிக்கிறான் சின்ன பையனா~ confidence level increase பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேர்த்துவிட்டதே அவன் பார்த்தா அவன் இவனும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரின்னு சேர்த்து விட்டாச்சு நம்ம அதுக்கு அப்புறம் வந்து நீங்களும் இருக்கணும் அவங்க அப்பாவை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 சும்மா வந்து அவங்க வந்து செய்வாங்க நீங்க இல்லனா~ இருந்தீங்கன்னா வந்து அவங்க உங்கள தான் பார்த்திட்டிருப்பாங்க அந்த exercise வந்து correct ஆ செய்ய மாட்டாங்க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 என் பையன் வந்து இருக்கணும் நீங்க எல்லா parent உம் அதாவது அங்க எல்லா parent உம் இருக்கறேன் அப்படி வந்து sunday மட்டும் இந்த fighting வைப்பாங்க போலிருக்கு எல்லா பசங்களையும் இது பண்ணி

இப்போதைக்கு அதுக்காக வந்து weekly sunday sunday வந்து fighting உ two minutes கொடுத்துட்டு ரெண்டு அந்தந்த category ல இப்ப two two two ரெண்டாவது படிக்கிறானா அவனுடைய age வந்து seven இருக்கும்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

ஏதாவது கத்துக்கோடா இப்படியே அழுதுகிட்டே இருந்தா சரியா வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்படி போதுன்னு தெரியல இங்கெல்லாம் வந்து parents உ வந்து இங்க open area தான். யாரு வேணாலும் நின்னு பாக்கலாம் சுத்திலும் ground மாதிரி தான் இருக்கும் அதனால open ல இருக்கிறதுனால சுத்திலும் யாரு வேணா~ பக்கத்துல வீடு இதெல்லாம் இருக்கும் அதனால இங்க யாரு வேணுமானாலும் போய் பாக்கலாம் ஆஹ் உள்ள வந்து ground மாதிரி இருக்கும் உள்ளயும் allow பண்ணுவாங்க இங்க அதெல்லாம் ஒண்ணும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போய் நிக்கறதா இருந்தா நம்ம நின்னு பார்த்துட்டு கூட்டிட்டு கூட வரலாம் ஆனா இங்க நானே ஒரு நாள் class போயிருந்தேன் சரி என்னதான் பண்றாங்க பாக்கலாம் அப்படினுட்டு போயிட்டு போனேன் போனா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நாங்களும் ரெண்டு பேருக்கு fees கட்டிட்டு ஆனா நாலு பேரு செஞ்சிட்டிருந்தோம் நாங்க அவங்களோட என்னுடைய வீட்டுக்காரு அப்புறம் நாலு பேர் சேர்ந்து எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு என்னடா இது நம்ப போய் அப்படின்னுட்டு school லலாம் எப்படி sports day running days அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வைப்பாங்களா உங்க school ல?

வந்து நம்மெல்லாம் படிக்கிறப்ப வந்து PT period ல ஏதாவது class~ class தான எடுப்பாங்க கண்டிப்பா அந்த PT period ல ஏதாவது sports உ ஏதாவது running உ ஒரு ball வச்சிட்டு இவங்க second standard ன்றதால ball வச்சிட்டு practice க்கு எல்லாம் ஓடுவாங்கல்ல அந்த athletics மாதிரி சொல்லித்தர்றது high jump உ அது மாதிரியெல்லாம் வந்து PT miss யே சொல்லி தர்றாங்க

சரி physical activities இருக்குது இது பண்ணிக்கலாம் ஆனா என்ன அந்த PT period அப்ப ஹம் இவன் கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்னு ரொம்ப heavy ஆ திடீர்னு விளையாடறப்ப பசங்களுக்கு